லிப்ரியாஃபிஸ் கால்க் ல் டேட்டா உடன் வேலை செய்வது குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் நாம் கற்கப்போவது நிரப்பும் கருவிகள் தேர்வு பட்டியல் ஆகியவற்றைக்கொண்டு செயல் வேகம் கூட்டுதல்
ஷீட் களுக்கு இடையில் தரவை பகிர்ந்துகொள்வது
தரவை நீக்குவது மாற்றுவது தரவின் ஒரு பகுதியை மட்டும் மாற்றுவது
இங்கே பயனாவது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் வெர்ஷன் 334 ஸ்ப்ரெட்ஷீட் இல் தரவை உள்ளிடுவது சலிப்பூட்டும் வேலை வாங்கும் விஷயமாக இருக்கலாம்
ஆனால் கால்க் இதை எளிதாக்க பல கருவிகளை தருகிறது
அடிப்படை வசதி என்னவெனில் சொடுக்கியால் ஒரு செல்லில் உள்ளதை இழுத்து இன்னொரு செல்லில் போட முடியும் என்பதே
ஆனால் கால்க் இன்னும் பல மீள் நிகழும் செயல்களை தானியங்கியாக செய்யும் வசதியை கொடுக்கிறது
இவை பில் டூல் செலக்ஷன் லிஸ்ட்ஸ் ஆகியன
இவை ஒரே ஆவணத்தின் பல ஷீட் களில் ஒரே நேரத்தில் செயலாற்ற முடியும்
இவற்றை ஒவ்வொன்றாக கற்கலாம்
நம் personal finance trackerஒட்ஸ் பைல் ஐ திறக்கலாம்
பில் டூல் ஒரு ஷீட்டின் உள்ளடக்கத்தை சுலபமாக பிரதி எடுப்பதாகும்
நம் personal finance trackerஒட்ஸ் பைல் இல் கோஸ்ட் தலைப்பின் கீழுள்ள தரவை மற்ற பக்கத்து செல் களுக்கு பிரதி எடுக்க வேண்டும் எனக்கொள்வோம்
அப்படியானால் முதலில் பிரதி எடுக்க வேண்டிய தரவுகளுள்ள செல்லில் சொடுக்குவோம்
அது 6000 என உள்ள செல்
இடது சொடுக்கி பட்டன் ஐ அழுத்த்திப்பிடித்தபடி சொடுக்கியை 2000 செலவினம் உள்ள செல் வரை இழுப்போம்
பின் தரவின் பிரதியை ஒட்ட வேண்டிய செல் களையும் தேர்ந்தெடுப்போம்
இடது சொடுக்கி பட்டன் ஐ விட்டுவிடவும்
மேனு பார் இல் எடிட் பின் பில் தேர்வு மீதும் சொடுக்கவும்
துள்ளும் மெனுவில் ரைட் தேர்வில் சொடுக்கவும்
நீங்கள் கோஸ்ட் தலைப்பின் கீழ் இருந்த தரவு பக்கத்து செல்களில் பிரதி எடுக்கப்பட்டதை காணலாம்
மாற்றங்களை செயல் நீக்குவோம்
ஷீட் களில் தரவாக சில வரிசைகளை நிரப்புவது பில் டூல் இன் மேம்பட்ட சிக்கலான பயனாகும்
கால்க் முழு மற்றும் சுருக்கிய வார நாட்கள் மற்றும் வருடத்தின் மாதங்களுக்கு முன்னிருப்பு பட்டியல்களை தருகிறது
அத்துடன் பயனர் தானே அத்தகைய பட்டியல்களை தயாரிக்கவும் வழி செய்கிறது
இப்போது நம் ஷீட்டில் புதியதாக டேஸ் என்ற ஒரு தலைப்பை உள்நுழைக்கலாம்
இதன் கீழ் தானியங்கியாக வாரத்தின் அத்தனை நாட்களையும் காட்டப்போகிறோம்
டேஸ் தலைப்பின் கீழ் ஏழு செல்களை தேர்ந்தெடுக்கவும்
இப்போது மேனு பார் இல் எடிட் பின் பில் தேர்வுக்கு செல்லவும்
மெனுவில் சீரீஸ் தேர்வை சொடுக்கவும்
நீங்கள் பில் சீரீஸ் என்ற தலைப்புடன் ஒரு உரையாடல் பெட்டி தோன்றுவதை காணலாம்
இப்போது சீரீஸ் டைப் தலைப்பின் கீழ் ஆட்டோஃபில் தேர்வு செய்க
ஸ்டார்ட் வால்யூ புலத்தில் வாரத்தின் முதல் நாளை அதாவது இங்கு சுண்டே ஐ டைப் செய்க
அதிகமாகும் அலகு 1 என ஏற்கெனெவே உள்ளது
இப்போது ஒக் பட்டன் ஐ சொடுக்கவும்
நீங்கள் தானியங்கியாக கிழமைகள் எல்லாம் செல்களில் உள்ளிடப்படுவதை கண்டீர்கள்
நீங்கள் கால்க் இல் முன் அறுதியிட்டபடி வார நாட்கள் மாதங்கள் வருடங்களை மட்டுமே இதே போல உள்ளிட முடியும்
வரிசையான தரவை தானியங்கியாக உள்ளிட இன்னொரு வழி இப்படியாக சுண்டே என ஒரு செல் இல் டைப் செய்து Enter செய்கஇது பத்தியில் அடுத்த செல்லுக்கு குவிப்பை கொண்டு செல்லும்
சுண்டே என டைப் செய்த cellக்கு மீண்டும் போகவும்
இப்போது நீங்கள் ஒரு சின்ன கருப்பு பெட்டியை செல்லில் வலது கீழ் மூலையில் காணலாம்
இந்த பெட்டியில் சொடுக்கவும்
நீங்கள் அதன் கீழே சேட்டர்டே என வலது பக்க பெட்டியில் காணும் வரை இழுங்கள்
சொடுக்கி பட்டன் ஐ விடவும்
தானியங்கியாக செல்கள் வார நாட்களால் நிரப்பப்படுவதை காணலாம்
இந்த உத்தி வரிசையாக உள்ள எல்லா தரவுகளுக்கும் வேலை செய்கிறதுமாற்றங்களை நீக்குவோம்
துவக்க கடைசி அதிகமாகும் மதிப்புகளை உள்ளிடுவதன் மூலம் எண்களுக்கு ஒரு முறை நிரப்பும் வரிசையையும் உருவாக்கலாம்
இதை காட்ட ஏற்கெனெவே cellகள் ஆ1 முதல் ஆ7 இல் நிரப்பிய வரிசை எண்களை நீக்கிவிடலாம்
எண்களை நீக்கிய பின் ஆ2 முதல் ஆ7 செல்களை மீண்டும் தேர்ந்தெடுக்கவும்
இப்போது மேனு பார் இல் எடிட்
பில் பின் சீரீஸ் தேர்வுகளை செய்யவும்
ஒரு உரையாடல் பெட்டி தோன்றுகிறது
சீரீஸ் டைப் தலைப்பில் முன்னிருப்பாக லைனியர் தேர்வு இல்லையானால் அதை சொடுக்கவும்
ஸ்டார்ட் வால்யூ ல் முதல் வரிசை எண் அதாவது 1 ஐ டைப் செய்யலாம்
எண்ட் வால்யூ ல் கடைசி வரிசை எண் அதாவது 6 ஐ டைப் செய்யலாம் இன்கிரிமெண்ட் மதிப்பு 1 என அமைத்து கடைசியில் ஒக் ஐ சொடுக்கவும்
செல் கள் தானியங்கியாக வரிசை எண்களால் நிரப்பப்படுவதை காணலாம்
இந்த எல்லா முறைகளிலும் பில் டூல் ஒரு தற்காலிக தொடர்பைத்தான் செல் கள் நடுவில் உருவாக்குகிறது
அவை நிரப்பப்பட்டபின் செல் களுக்கு ஒன்றுகொன்று தொடர்பில்லை
பில் டூல்ஸ் தவிர இன்னொரு வேகப்படுத்தும் கருவி உள்ளது
அது செலக்ஷன் லிஸ்ட்ஸ்
இதன் வரம்பு இது உரையில் மட்டுமே செயல்படும் என்பதே
இந்த தொடரில் பின்னால் அதை காண்போம்
பில் டூல்ஸ் மற்றும் செலக்ஷன் லிஸ்ட்ஸ் பற்றி அறிந்த பின்
இப்போது ஷீட் கள் இடையில் உள்ளடக்கங்களை பகிர்ந்து கொள்வதை காணலாம்
கால்க் இல் ஒரு பயனர் ஒரே தகவலை அதே செல்லில் பல ஷீட் களில் உள்ளிடலாம்
அதாவது ஒரே பட்டியலை ஒவ்வொரு ஷீட் இலும் தனித்தனியாக உள்ளிடாமல் எல்லா ஷீட் களிலும் ஒரே நேரத்தில் உள்ளிடலாம்
நம் personal finance trackerஒட்ஸ் பைல் இல் நம் தரவு அத்தனையும் ஷீட் 1 இல் இருக்கிறது
இப்போது ஷீட் 1 இன் அதே தரவை ஷீட் 2 உம் ஷீட் 3 உம் காட்ட வேண்டுமானால்
மேனு பார் இல் எடிட் தேர்வில் சொடுக்கி பின் ஷீட் தேர்விலும் சொடுக்கவும்
செலக்ட் மீது சொடுக்கவும்
தோன்றும் உரையாடல் பெட்டியில் shift விசையை பயன்படுத்தி ஷீட் 1 ஷீட் 2 மற்றும் ஷீட் 3 ஆகியவற்றை தேர்ந்தெடுப்போம்
ஒக் மீது சொடுக்கவும்
இது நம்மை ஷீட் 1 க்கு கொண்டுபோகும்
இப்போது ஷீட் 1 இல் சில தரவுகளை உள்ளிடுவோம்
உதாரணமாக ப்12 குறிக்கும் செல்லில் டைப் செய்யலாம் திஸ் வில் பே டிஸ்ப்ளேய்ட் ஒன் மல்ட்டிபிள் ஷீட்ஸ்
ஷீட் 2 மற்றும் ஷீட் 3 கீற்றுகளின் மீது ஒவ்வொன்றாக சொடுக்கலாம்
இந்த ஒவ்வொரு sheetகளிலும் ப்12 குறிக்கும் செல்லில் அதே தரவு இருக்கிறது
மாற்றங்களை செயல் நீக்குவோம்
அடுத்து செல்களில் எந்தெந்த விதங்களில் தரவை நீக்க முடியும் மற்றும் திருத்த முடியும் என்று பார்க்கலாம்
செல் இன் ஒழுங்கை குலைக்காமல் எப்படி அதில் தரவை நீக்கலாம்
செல்லை தேர்ந்தெடுங்கள்
நீங்கள் இன்புட் லைன் புலத்தில் செல் இன் தரவு காட்டப்படுவதை காணலாம்
இப்போது விசைப்பலகையில் Backspace பட்டன் ஐ அழுத்தவும்
நீங்கள் தரவு நீக்கப்படுவதை காணலாம்
மாற்றங்களை செயல் நீக்குவோம்
cellஇல் தரவை மாற்ற அதை தேர்ந்தெடுத்து அதில் பழைய தரவின் மேல் புதிதாக எழுதுங்கள்
தரவு பழைய ஒழுங்கிலேயே இருக்கும்
மாற்றங்களை செயல் நீக்குவோம்
செல் இல் உள்ளதை முழுதும் நீக்காமல் தரவின் ஒரு பகுதியை மட்டும் மாற்ற செல் இல் இரட்டை சொடுக்கு சொடுக்குங்கள்
இப்போது கர்சர் மூலம் இடத்தை மாற்றி உங்கள் தேவைக்கு ஏற்ப திருத்தங்களை செய்யலாம்
மாற்றங்களை செயல் நீக்குவோம்
இத்துடன் லிப்ரியாஃபிஸ் கால்க் மீதான இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிகிறது
சுருங்கச்சொல்ல நாம் கற்றது நிரப்பும் கருவிகள் தேர்வு பட்டியல் கொண்டு செயல் வேகம் கூட்டுதல்
ஷீட் களுக்கு இடையில் தரவை பகிர்ந்துகொள்வது
தரவை நீக்குவது மாற்றுவது தரவின் ஒரு பகுதியை மட்டும் மாற்றுவது
கீழ் வரும் தொடுப்பில் உள்ள விடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருக்கமாக சொல்லுகிறது
உங்கள் இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு spoken டியூட்டோரியல் களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும்